யூசிங் சேஜ் டோ டீச் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
டுடோரியலின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது
சேஜ் இன் பீச்சர் ஆன interact ஐ இன்னும் நல்ல டெமான்ஸ்ட்ரேஷன் க்கு பயன்படுத்துதல்
கூட்டு கல்விக்கு சேஜ் வர்க்ஷீட்ஸ் ஐ ஷேர் பப்ளிஷ் மற்றும் எடிட் செய்தல்
டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் நீங்கள் கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் சேஜ் மற்றும் கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் சிம்பாலிக்ஸ்
டுடோரியல்களை முடிக்க வேண்டும்
ஒரு டேம்ப்ட் ஆஸிலேஷன் இன் வழக்கமான உதாரணத்துடன் இதை துவக்கலாம்
டைப் செய்க tvarட் பின் அடுத்த லைன் டைப் செய்க p1plot ஒஃப் எ ரெய்ஸ்ட் டோ மைனஸ் இன்டோ சின் ஒஃப் ட்015 பின் மூன்றாவது லைன் டைப் செய்க ஷோவ் இப்போது அதன் டேம்பிங் பாக்டர் ஐ பாதி குறைக்க வேண்டும்
அதற்கு டைப் செய்க tvarட் பின் p1plotஎ ரெய்ஸ்ட் டோ sinட்015 பின் மூன்றாவது லைன் டைப் செய்க ஷோவ் இப்போது டேம்பிங் பாக்டர் இன்னும் குறைக்க நினைத்தால் நாம் பயன்படுத்துவது எ ரெய்ஸ்ட் டோ
மாற்ற வேண்டும் போது செய்வதெல்லாம் சின்ன மாற்றம் பின் செல் ஐ re எவல்யூயேட் செய்வது
சேஜ் இன் interact பீச்சர் ஐ கொண்டு இந்த புரோசெஸ் ஐ சிம்ப்ளிஃபை செய்யலாம்
டைப் செய்க interact பின் டெஃப் plot damped tvarட் p1plot ஒஃப் வித்தின் bracketsஎ ரெய்ஸ்ட் to tந் sin2ட்ட்020 பின் டைப் செய்க ஷோவ் அந்த பங்ஷன் எவல்யூயேட் ஆகி ப்ளாட் காட்டப்படுவதை காணலாம்
வால்யூ ஒஃப் ந் ஐ enter செய்ய பீல்ட் ஒன்றும் இருப்பதை காணலாம்
மற்றும் அது இப்போது 1 க்கு அமைக்கப்பட்டுள்ளது அதனை 2 என மாற்றி என்டர் செய்யலாம்
டைப் செய்க 2 பின் என்டர் செய்க
டேம்பிங் பாக்டர் குறைக்கப்பட்டு புதிய ப்ளாட் காட்டப்படுகிறது
அதே போல நாம் ந் ஐ எந்த விருப்பமான வால்யூ க்கும் மாற்றி என்டர் செய்ய பங்ஷன் எவல்யூயேட் ஆகும்
டெமான்ஸ்ட்ரேட்டிங் அல்லது டீச்சிங் க்கு இது மிகவும் தோதான டூல்
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
சைன் கர்வ் ஐ ப்ளாட் செய்க மற்றும் அதன் பிரீகுயன்சி ஐ interact பீச்சர் ஐ பயன்படுத்தி மாற்றவும்
இப்போது சொல்யூஷன் க்கு உங்கள் வர்க்ஷீட் க்கு போகலாம்
டைப் செய்க interact பின் டெஃப் sine plotந்1 பின் xvarஎக்ஸ் பின் p2plot வித்தின் பிராக்கெட்ஸ் sinnஎக்ஸ்x02பி கடைசியாக டைப் செய்க ஷோவ் அடிக்கடி யூசர் இடமிருந்து இன்புட் பெறாமல் ஒரு பாராமீட்டர் ஐ ஒரு ரங்கே இல் வேரி செய்ய நினைக்கலாம்
நாம் பார்த்த டேம்பிங் ஆஸிலேஷன் க்கு யூசர் ந் ஐ 0 கொடுக்கக்கூடாது
அம்மாதிரி சமயங்களில் ஒரு ரங்கே ஒஃப் வால்யூஸ் ஐ டிஃபால்ட் ஆர்குமென்ட் ஆக பயன்படுத்தலாம்
அட் தே ரேட் இன்டராக்ட் வர்க்ஷீட் இல் டைப் செய்யப்பட வேண்டும்
வர்க்ஷீட் இல் டைப் செய்க interact பின் டெஃப் ப்ளாட் அண்டர்ஸ்கோர் dampedந் கோலோன் பின் அடுத்த லைன் டைப் செய்க tvarட் பின் p1plotஎ ரெய்ஸ்ட் டோ tந் இன்டோ sin2ட்ட்020 பின் டைப் செய்க ஷோவ் இப்போது ஒரு எர்ரர் ஐ பார்க்கிறோம்
நாம் சரி செய்த எர்ரர்
sin2ட் க்குப்பின் நாம் தவறுதலாக எக்ஸ்ட்ரா பிராக்கெட் ஐ இட்டுவிட்டோம்
நாம் சிமிலர் ப்ளாட் ஐ பெறுகிறோம் ஆனால் இன்புட் விட்ஜெட் ஏ வேறு
இங்கே அது ஸ்லைடர் போல் இருக்கிறது
இன்புட் பீல்ட் போல் இல்லை
ஸ்லைடர் ஐ நகர்த்த பங்ஷன் எவல்யூயேட் ஆகி ப்ளாட் செய்யப்படுகிறது
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
யூசர் இடம் ஒரு ஸ்ட்ரிங் ஐ இன்புட் ஆக பெறுக
அதை இடப்பக்கம் சர்க்குலர் shift செய்க
மேலும் ஸ்லைடர் ஐ பயன்படுத்தி shift லெங்த் ஐ வேரி செய்க
இந்த ப்ராப்ளம் க்கு நாம் மீண்டும் சேஜ் இன் interact பீச்சர் ஐ பயன்படுத்தலாம்
நாம் முதலில் ஒரு வேரியபிள் க்கு உதாரணமாக மடம் என்ற ஸ்ட்ரிங் ஐ அசைன் செய்து பின் ஆல்பாபெட்ஸ் ஐ ஒவ்வொன்றாக shift செய்யலாம்

சில சமயம் யூசர் க்கு ஒரே ஒரு செட் ஒஃப் ஆப்ஷன்ஸ் மட்டுமே கொடுக்க நினைக்கலாம்
ஒரு லிஸ்ட் ஒஃப் ஐட்டம்ஸ் ஐ டிஃபால்ட் ஆர்குமென்ட் ஆக அந்த சமயம் பயன்படுத்தலாம்

டைப் செய்யலாம் interact பின் டெஃப் str shiftsstringஷிஃப்ட் directionleftரைட் பின் அடுத்த லைன்

லெஃப்ட் அல்லது ரைட் பட்டன் ஐ தேர்ந்தெடுக்க ஷிஃப்டிங் தகுந்தபடி நடக்கிறது
இப்படியாக சேஜ் இன் interact பீச்சர் ஐ மேம்பட்ட டெமான்ஸ்ட்ரேஷன் க்கு பயன்படுத்த கற்றோம்
இப்போது சேஜ் வர்க்ஷீட்ஸ் களை கொலபரேட்டிவ் லர்னிங் க்கு பயன்படுத்துவதை பார்க்கலாம்
நாம் காணும் முதல் பீச்சர் பப்ளிஷ் ஒரு வர்க்ஷீட் ஐ திறப்போம்
அதன் மேல் வலது பக்கம் நாம் பப்ளிஷ் என ஒரு பட்டன் ஐ காணலாம்
அதன் மீது சொடுக்குக நமக்கு re பப்ளிஷிங் ஆப்ஷன் க்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் கிடைக்கிறது
இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் ஐ உதாசீனம் செய்து மற்றும் யெஸ் ஐ சொடுக்கி பப்ளிஷ் செய்யலாம்
வர்க்ஷீட் இப்போது பப்ளிஷ் ஆகிவிட்டது
இப்போது நாம் சிக்ன் ஆட் செய்து சேஜ் நோட்புக் ஹோம் க்கு செல்வோம்
நாம் பப்ளிஷ்ட் வர்க்ஷீட்ஸ் ஐ ப்ரோவ்ஸ் செய்ய லிங்க் ஐ காணலாம்
அதன் மீது சொடுக்க நாம் வர்க்ஷீட் ஐ காணலாம்
லோகின் தேவையில்லை யார் வேண்டுமானாலும் வர்க்ஷீட் ஐ பார்க்கலாம்
மாறாக ஒருவர் அந்த ஷீட் ஐ திருத்த விரும்பினால் ஒரு லிங்க் டாப் லெஃப்ட் கார்னர் இல் உள்ளது
அது யூசர் ஒரு வர்க்ஷீட் கோப்பி ஐ அவருடைய ஹோம் க்கு டவுன்லோட் செய்ய உதவும்
இப்படி அவர்கள் வர்க்ஷீட் இன் கோப்பி ஐ திருத்த முடியும்
யூசர்ஸ் ஒரு கோப்பி ஐ எடிட் செய்யும்படி வர்க்ஷீட் ஐ பப்ளிஷ் செய்ய கற்றோம்
அடுத்து நாம் யூசர்ஸ் ஒரு வர்க்ஷீட் ஐயே எடிட் செய்ய எப்படி அனுமதிக்கலாம் என்று பார்க்கலாம்
வர்க்ஷீட் ஐ திறந்தால் ஷேர் என பெயரிட்ட லிங்க் ஐ வர்க்ஷீட் இன் மேல் வலது மூலையில் பார்க்கலாம்
லிங்க் ஐ சொடுக்க ஒரு பாக்ஸ் கிடைக்கிறது
இதில் நாம் வர்க்ஷீட் ஐ ஷேர் செய்ய விரும்பும் பயனர்களின் யூசர்நேம் களை டைப் செய்யலாம்
காமா க்களால் பிரித்து பல பெயர்களை உள்ளிட்டு பலருடனும் பகிரலாம்
இப்படி வர்க்ஷீட் ஐ ஷேர் செய்தால் அது அவர்களுடைய ஹோம் இல் தெரிகிறது
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
இந்த டியூட்டோரியல் இல் நாம் கற்றவை interact ஐ பயன்படுத்தும் சேஜ் இன் இன்டராக்டிவ் பீச்சர்ஸ் வேலையை பப்ளிஷ் செய்வது
பப்ளிஷ் செய்த வர்க்ஷீட் இன் கோப்பி ஐ எடிட் செய்வது
யூசர்ஸ் உடன் வர்க்ஷீட் களை ஷேர் செய்வது
தீர்வு காண செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1
எந்த டிஃபால்ட் ஆர்குமென்ட் interact உடன் பயன்படுத்தும் போது 0 இல் துவங்கி 10 இல் முடியும் ஸ்லைடர் ஐ தரும்
ஆப்ஷன்ஸ் பின் வருவன பின் range0 11 வித்தின் பிராக்கெட்ஸ் 0 1 2 3 4 5 6 7 8 9 10 செபரேட்டட் பை காமா பின் இன் பிராக்கெட்ஸ் 2
interact உடன் ந் 2 4 5 9 டிஃபால்ட் ஆர்குமென்ட்ஸ் ஆக இருக்கும் போது எந்த இன்புட் விட்ஜெட் உருவாக்கப்படுகிறது
ஆப்ஷன்ஸ் பின் வருவன இன்புட் பீல்ட் செட் ஒஃப் பட்டன்ஸ் ஸ்லைடர் நோன் இப்போது விடைகள் 1interact உடன் பயன்படுத்தும் போது 0 இல் துவங்கி 10 இல் முடியும் ஸ்லைடர் ஐ தரும் டிஃபால்ட் ஆர்குமென்ட் 010
2
Tinteract உடன் ந் 2 4 5 9 டிஃபால்ட் ஆர்குமென்ட்ஸ் ஆக இருக்கும் போது உருவாகும் விட்செட் செட் ஒஃப் பட்டன்ஸ் அதாவது இரண்டாவது விடை
இந்த டுடோரியல் சுவாரசியமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன்
நன்றி